ரூமுக்கு வெளிய பாத்தீங்கனா ஒரு வெள்ள சேர் போட்ருக்கு.

வெண்டக்கா வந்து பாத்திங்னா பிஞ்சு வெண்டக்காயா இருக்கு.

இந்த இமேஜ்ல பாத்தா ஆரு வாகனோ இருக்குது.

இது வந்து மின்னாடி இருக்கற கார் வந்து ஒய்ட் கலர் கார் .

அந்த மண்ண சுத்தி நிறைய டின் மாரி அதுலயு வந்து மண்ணு வச்சு வெத போட்டுருக்காங்க.

அதுல மூணு பசங்க இருக்காங்க ஃபால்ஸ்க்கு கீழ.

நடுவாண்ட வந்து கம்பி இருக்காட் நெறைய புவ பூவு லு கம்பி வேலிக்ககுள்ள நெறைய புள்த்தறை எல்லா இருக்கு.

இது வந்து பாத்தீங்ன்னா ஒரு பெரிய மல்லிக கட மாரி இருக்கு.

சைடுல வந்து கார் டயர் வந்து கழட்டி வெளிய வச்சுருக்காங்க.

ஆ ஓனர் வந்து கிட்ட வந்து க சிஸ்டம் இருக்கு.

கூண்டுக்குள்ள வந்து எதுவுமே இல்ல இந்த கூண்டு எல்லாம் பார்த்தா இரும்புல செஞ்சி கம்பி கட்டிக்றாங்க.

ஒரு சர்வண்டு வந்து உள்ள வந்து எண்ணிட்ருக்காரு.

ஒவ்வொரு டேபிளுக்கு ஒவ்வொரு பேன் இருக்கு.

உள்ள சர்வீஸ் பாய் ஒருத்தர் வேல பண்றந்தாரு அவரு ப்ளூ கலர் டி_ஷர்ட் போட்ருக்காரு.

அந்த பில்டிங்கு கிட்டயே வந்து ஒரு பெயிண்ட் டப்பா இருக்கு.

அதுக்கு பக்கத்திலேயே பாத்தா கம்பம் மாறி லைன் கம்பம் மாறி போயிட்டு இருக்கு.

அந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா மேல ஒரு ஃபேன் மாட்டிக்குது.

அந்த கட்அவுட் மேல வந்து ஒரு ஏ_சி அது ஏ_டி_எம் ரூமிருக்கு.

மேல ரெண்டு கட இருக்கு அது பக்கத்துலயே .]